ஆமா தா~ இப்போ இப்போ உள்ளதுக்கு அதான் compound கட்டியது அது எப்படிடே நீ சொல்லுவ ஒரு, ஏதோ ஒரு compound கட்டியது ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அது நல்லதா இருக்கும். ஆனா வந்துட்டு இப்ப நாளைக்கு வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள யாராவது அடிபட்டு கிடந்தாவது பாக்குறதுக்கு யார் இருக்கா எப்படி தெரியும் அந்த வீட்டுல ஆளு இல்ல. அந்த வீட்டுல, இப்படி இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு எப்படி தெரியும் நீ சொல்லு. அதுவும் correct உ தான். அஹ் compound வந்து, ஒவ்வொரு விஷயத்துக்குதான் பயன்படுமே தவிர எல்லா விஷயத்துக்கும் அது பயன்படாது சரியா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 அஹ் ஆமா முன்னாடி எல்லாம் என்ன சொல்ல எல்லா வீடுமே ரொம்ப பக்கத்துல பக்கத்துல இப்போ எங்க வீட்டுல வந்து இப்ப எங்க வீட்டுல சாப்பாடு வச்சிருக்காங்க குழம்பு இல்ல குழம்பு தேவைப்படுது அப்படின்னாபக்கத்து வீட்ல போய் நம்ம assault ஆ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் குழம்பு தாங்கன்னு சொல்லி வாங்கி வந்து சாப்பிடலாம்.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 ஆமாக்கா நிறைய பேர், இப்போ வஞ்சககாரங்களா மாறிட்டாங்க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 அப்படித்தானா சஜின் ஆமாக்கா. நீங்க leave நாளெல்லாம் விளையாடுவீங்களா வீட்டில் நாங்க வந்து cricket விளையாட்டுக்குலாம் போவோம் வெளில cricket ஏன்டா விளையாடறீங்க அதுக்கு பதிலா வேற எதாவது நல்ல ஒரு விளையாட்டு நம்ம வீர விளை~ அஹ் கபடிலாம் விளை~ உனக்கு கபடி விளையாடத் தெரியுமா

எத்தனை பேர் ஒரு team ல இருப்பாங்க கபடியில பதினேழோ நினைக்கிறேன் அப்படிதானே

ஆமா, செம்மையா விளையாடுவேன். அது வந்து, கபடி, கபடி கபடி கபடின்னு பாடிட்டே இருக்கணும்.

நான் team லலாம் இருந்தேன் முன்னாடி கபடி team லலாம் இருந்தேன் நான் cricket ரொம்ப நல்லா விளையாடுவேன் ஓ, cricket னா மட்டைப்பந்து. ஆமா ஆமாஅதையும் மட்டைப்பந்துன்னு சொல்ல மாட்றாங்கன்ன cricket டு அப்படி, இப்படின்னுதான் சொல்றாங்க எல்லாமே மாறிடுச்சுடா. இனி, இனி வந்து இது போனது போகட்டும் அப்படின்ட்டு இனி நம்ம generation க்காவது நம்ம வந்துட்டு ஏய் இது நான் இது, இதுன்னா இது இந்த விளையாட்டை இப்படி இப்படி பொங்கல்ன்னா இப்படி இப்படி இருக்கும் பானை உடைக்கணும்.

ஆமா, இதுவும் correct உ தான் அக்கா நீ first நம்ம வந்து ஜல்லிக்கட்டுக்கு கூட்டிட்டு போகணும். நம்ம பக்கத்துல உள்ள பிள்ளைங்க அவன் friends அப்படிலாம் நம்ம எல்லாருக்கும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம அதை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் ஆமாக்கா. கண்டிப்பா சொல்லி குடுக்கணும் சரி, பொங்கல்லாம் நல்லா கொண்டாடுங்க ஓ, சரி, சரி. நீங்களும் நன்றாக பார்த்து நல்ல முறையில் கொண்டாடுங்கள்.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

எதுத்தாத்துல இன்னைக்கி காத்தால புதுசா யாரோ அப்டின்னு sub inspector கேட்டு முடிக்கறதுக்குள நளினி சொல் ஆரம்பிச்சா ஆமா சீத்தா ராமன்னு பேரா பட்டணத்துல ஏதோ bank ல வேலபாக்குரார இன்னைக்கி காத்தால வந்தார் அப்டின்னு பயப்படாம சொன்னார் நளினி நளினி வெளில யாரோடையே பேசிட்டு இருக்கறது உள்ள இருந்த சின்னம்மாக்கு கேட்டிச்சி உடனே நளினி அட கழுத யாரோட போயி நின்னுண்டு வம்புல நின்ருக்க அப்டின்னு கடுமையான குரல்ல கேட்டுகிட்டு வெளில வந்தா police அ பாத்ததும் பயந்து மேல் துனுய இழுத்து பொத்திகிட்டு கதவுக்கு பின்னாடி போய் நின்னுகிட்டு

அவர பாத்தா ரொம்ப நல்லவர் மாதிரிதான இருந்தார் எதுவும் தப்பு காரியம் பண்ற மாதிரி இல்லையே அப்டின்னு கேட்டா போக்கிரி பொண்ணு பார்வைக்கி நல்லவர் மாதிரி இருக்கவங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்க முடியாது அப்டின்னு சொல்லிகிட்டே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 அத பாத்ததும் பருவததுக்கு பாதி உயிர் போய்டிச்சி ஐயோனு கத்த நினைச்சவ வாய்ல இருந்து சத்தமே வராம அப்டியே நின்னா police காரர் கேட்டாரு சீத்தா ராமன் யாரு நான்தான் அப்டின்னு சொல்லிகிட்டே ஊஞ்சல்ல இருந்து எழுந்து வந்தா சீத்தா ராமன் அவன் குரல் நடுன்குச்சி நட தடுமாரிச்சி ஆனா முகத்துல பயமோ கலவரமோ இல்ல sub inspector சீத்தா ராமன பாத்து சொன்னாரு உங்க bank ல முந்தாநாள்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 இதுல ஏதோ தவறு இருக்கு அப்டின்னு சொன்னா சீத்தா ராமன் இருக்களா ஆனா நா என் கடமைய செய்யவேண்டியவ நீ எந்த தப்பும் செய்யலனா உன்ன விசாரிச்சிட்டு அனுப்பிடுவாங்க அப்டின்னு சொன்னாரு sub inspecter அதன்பிறகு சீத்தா ராமன் பொருள்களையும் வீட்டையும் சோதனை போட்டாங்க சீத்தா ராமன் பர்சுல இருவதுருவா மட்டும் இருந்தது இருந்தாலும் police அவன கைது பண்ணி விசாரனைக்கி கூட்டிட்டு போனாங்க அவன் திரும்பி யார் முகத்தையும் பாக்கள அவ அக்கா பருவதம் அழ ஆரம்பிச்சா காலைல அவளுக்கு இருந்த சந்தோசம் எல்லா ஒரு நொடில காணாம போச்சி நளினி வந்து பருவத்த சமாதான படுத்தினா கவலபடாதீங்க மாமி அப்படி ஒன்னும் கெடுதலா நடக்காது தானே இன்னைக்கி விட்டுடுவா அப்டின்னு சொன்னா நளினி பருவதம்மா கண்ணீர் தொடச்சிகிட்டா விஸ்வநாதர் ஐயர்க்கு அன்னைக்கி post office ல சரியான வேல ரொம்ப சோர்வா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு அவர் வீட்டுக்குள்ள நுழையும் போது சின்னம்மா குரல் கேட்டது நளினி அடி நளினி எங்கடி தொலைஞ்ச அப்டின்னு கத்துனா நா எங்கயும் தொலைஞ்சி போகல சித்தி கொல்லைல கிணத்துல இருந்து ஜலத்த எடுத்து அண்டாவ ரொப்ப சொன்னியே ரொப்பின்ரிந்தே அப்டின்னு சொல்லிகிட்டே உள்ள வந்தா நளினி சரி சரி வாயாடிண்டு நிக்காத போ அஷ்த்தமிக்க போறது கொள்ள காதவ சாத்திபுட்டு வாசல்ல விளக்கேத்தி வை போ அப்டின்னு கடுமையான குரல்ல சொன்னா சின்னம்மா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

விஸ்வநாதர் ஐயருக்கு பிடிக்கல அதனால சின்னம்மாவ பாத்து இந்தா அவ ஒன்னு வாயாடல நீந்தா நாளுக்கு நாள் வாயாடுற பாவும் அது என்னபன்னித்து நீ கூப்பற்றதுக்கு முன்னாடி அது வந்து என்னனு கேக்கறது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 அப்டி பேசுனா உங்க அப்பா ஆஷ்த்தி எல்லா போய்டுமா எங்கப்பா ஆஷ்த்தி ஏதாது செத்துவச்சிருந்தா இங்க ஏன் இந்த படுகுழில தள்ளிருக்க போறா அப்டின்னு சொல்லி நீலி கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சா சின்னம்மா office லதா அவஷ்த்தனா இங்க அதுக்கு மேல இருக்கு office லே இருந்துட்டா தெய்வலேனு இருக்கு உன்னய என்ன சொல்லிட்டேன்னு இப்டி அழுகற அந்த சின்ன பொண்ண எப்ப பாத்தாலும் கோச்சிகிரியே கொஞ்சம் பிரியமா அதோட பேசிண்டு இருக்கபடாதாணு கேட்டா என்னமோ ஆத்தரம் பொத்துண்டு வந்துடுது அழ ஆரம்பிச்சிட்டா என்னதா பண்றது office ல இன்னைக்கி வேல ரொம்ப ஜாஸ்த்தி லேசா மண்டைய இடிக்கிது பாலு இருந்தா coffee போட்டுகுடு அப்டின்னு சொன்னார் விஸ்வநாத ஐயர் சின்னமா பதில் எதுவும் சொல்லாம coffee போடா போய்டா அந்த எதிர் வீட்டுல கிர்ஷ்ணமூர்த்தி கதவ தட்டுனது அவர் மகே வந்து கதவ திறந்தா பருவத ஊஞ்சல்ல படுத்து இருந்தா வீட்டுள்ள விளக்கு ஏத்தள சாப்பாடு செய்யல

bank ல இறுவதாயரூவாய சீத்தா ராமன் திருடிட்டான்னு police அவன கைது பண்ணி கூட்டிட்டு போய்டாங்கனு தெரின்சதும் கிருஷ்ணமூர்த்தி ஷாஷ்திரிகள் இடிஞ்சி போய்ட்டாரு இறுவதாயரூவாய்ல அவர் அசந்தே போய்ட்டாரு

அந்த வேலைல உருப்படியா இருக்க கூடாத சரி வேலைதா போச்சி வேற எங்கியாது அவன் போயி அங்க இருந்து அவன police கைது பண்ணிருக்ககூடாதா என்னைக்கு இல்லாத திருநாளா விஜயபத்துல இருந்து அக்காவ தேடிட்டு வந்து வந்தா இடத்துல கைதானத என்னனு சொல்றது அவ எப்படி போனா என்ன ஆனா அவனால கிருஷ்ணமூர்த்தி ஷாஷ்திரிகள் மானமும் போய்டுச்சி இதலாம் நினச்சி ரொம்ப கவல பட்டாரு கிருஷ்ணமூர்த்தி ஷாஷ்திரிகள் அப்போ பருவதம் சொன்னா இதோ பாருங்க சீத்தா ராமனுக்கு உங்களையும் என்னையும் விட்டா வேற யாரு கதி இருக்கா நாமதா ஆகவேண்டியது பாக்கணும் என்ன செய்யணுமோ என்னமோ தீர விசாரிச்சி அப்டின்னு பருவதம் சொல்லி முடிக்கிறது குள்ளயே கிருஷ்ணமூர்த்தி சொன்னாரு செய்யலா முதல்ல அடுப்ப மூட்டி சமையல் பண்ணு நா ஸ்நானம் பண்ணிட்டு வரே சாப்டு எதுத்தாத்து விஸ்வநாதர் ஐயர பாத்து பேசி என்ன செய்யலான்னு கேட்டுட்டு வரே அப்டின்னு சொன்னாரு பருவதம் கண்ணீர தொடச்சிகிட்டு சமையல் வேலைய ஆரம்பிச்சா அங்க நளினி காலைல எதிர் வீட்டுக்கு குதுர வண்டில வந்ததுல இருந்தே அவ கைதானது இப்ப அவ வீட்டு வாசல்ல விளக்கு ஏத்தும்போது கிருஷ்ணமூர்த்தி ஷாஷ்திரிகள் வந்த வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்னு விடாம விஸ்வநாதர் ஐயர் கிட்ட சொன்னா அப்போ சின்னம்மா coffee கொண்டு வந்து விஸ்வநாதர் ஐயர் கிட்ட கொடுத்தா அதன் பிறகு சொன்னா இன்னி முழுக்க இதா காரியம் இவளுக்கு எந்த ஆத்துல ஏவ எப்படி போனா இவளுக்கு என்ன ஊரு வம்பல்லா விளைக்கி வாங்கிட்டு வரா சொன்னா தெரியமாட்டிங்கறது அந்த police கார கிட்ட சரிக்கி சமமா வார்த்த ஆடிகிட்டு இருக்கா நீங்க கண்டிக்கிறது கிடையாது நான் கண்டிச்சா கோச்சிகிறேல் அப்டின்னு பொலம்புனா சின்னம்மா இல்லப்பா அந்த sub inspector வந்து நீ யார் பொண்ணுன்னு கேட்டார் நான் பதில் சொன்னே அப்டின்னு சொன்னா நளினி விஸ்வநாதர் ஐயர் சிரிச்சிகிட்டே நளினிய கூட்டிட்டு வாசல் பக்கம் போனாரு வாசல்ல இரண்டு பேரும் உட்காந்து இருந்தாங்க அப்போ எதிர் வீட்டுல இருந்து கிருஷ்ணமூர்த்தி ஷாஸ்திரிகள் வந்து விஸ்வநாதர் ஐயர்கிட்ட பேசுனாரு விஸ்வநாதர் ஐயர் சொன்னாரு எல்லாத்தையும் நளினி சொன்னா வைத்தியநாதன் தம்பி சீனிவாசன் வந்து இருக்கா அவ பட்டணத்துல பெரிய வக்கீல்னு சொல்றா நாளைக்கி காலம்பர வாங்கோ நாம ரெண்டு பெறுமா பாத்து என்ன செய்யறதுன்னு விசாரிப்போம் அப்டின்னு சொன்னார் விஸ்வநாத ஐயர்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

அதன்பிறகு அவசர தேவைகளுக்கு bank பணத்த கையாட ஆரம்பிச்சாரு குருசாமி அவரோட partners அத கவனிக்கல அந்த அளவுக்கு அவங்களுக்கு விவரமும் புத்திசாலி தனமும் இல்ல அதனால குருசாமி தயக்கமே இல்லாம அடிக்கடி bank பணத்த எடுத்தாரு அவசியமே இல்லைனாலு bank ல இருந்து பணத்த எடுக்க ஆரம்பிச்சாரு இதனால அந்த bank க்கு இழுத்து மூடவேண்டிய நிலைமைக்கு வந்தது சரியான சந்தர்ப்பம் பாத்து மாட்டிக்காம தப்பிக்கணும்னு திட்டம் போட்டாரு குருசாமி ஆனா விதி யார விட்டது அந்த நேரம் பாத்து சீத்தா ராமன் வந்தா பட்டணத்துல வேல தேடி அலைஞ்சிட்டு இருந்தா ஒருநாள் hotel ல குருசாமி coffee சாப்டுகிட்டு இருக்கும் போது பாத்தா அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசஆ ரம்பிச்சா அப்பறம் ஒருநாள் குருசாமிய சந்திச்சி தன்னோடைய கஷ்ட நிலைய சொல்லி வேல கேட்டா குருசாமிக்கு அவனுக்கு புடிச்சி போச்சி அவன bank ல வேல போட்டு கொடுத்தாரு சீத்தா ராமன் வந்தா ராசியா இல்ல இயர்க்கியாவே அப்படி நடந்துதாணு தெரியல அந்த bank ல பணம் புழக்கம் அதிகமாச்சி சீக்கிரமே அங்கருந்து தப்பிக்கனும்னு இருந்த குருசாமி இன்னும் கொஞ்சம் wait பண்ணா நிறைய பணம் வரும் போலையே அப்டின்னு நினச்சி காத்து இருந்தாரு அவர் காத்து இருந்தது வீண் போகல அந்த bank ல பணம் அதிகமாச்சி ஒரு வருஷம் ஓடிடுச்சி ஒரு நாள் சீத்தா ராமன் குருசாமிகிட்ட அக்கா வீட்டுக்கு போகணும் ஒரு வாரம் leave வு வேணும்னு கேட்டா அவரு சரின்னு leave கொடுத்தாரு அன்னைக்கி யாரோ ஒருத்த bank க்கு வந்து இருவதாயரூவா பணத்த கைல வச்சிக்கிட்டு account open பண்ணணு அப்டின்னு சொன்னா குருசாமிக்கு பயங்கர sock இவ ஏன் நம்ம bank அ தேடி வரணும் அப்டின்னு யோசிச்சாரு எதுக்காக வந்தா என்ன நமக்கு பணம் வருது அப்டின்னு நினச்சிகிட்டு அவன் கொடுத்த இருவதாயரூவா பணத்த வாங்கிகிட்டு கணக்கு open பண்ணி கொடுத்தாரு அன்னைக்கி எப்பவும் போல எல்லா வேலைகளும் ஒழுங்கா நடந்தது குருசாமி correct ஆ கணக்கு பாத்து எல்லா பணத்தயும் பத்தரமா வச்சி ரெண்டு பூட்டு பூட்டுனாரு சீத்தா ராமன் ஒருவாரம் leave எடுத்துகிட்டு ஊருக்கு போறதுவேற வசதியா இருந்தது அவருக்கு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 சீத்தா ராமன் மட்டும் வேல பாத்துகிட்டு இருந்தா குருசாமி coffee சாப்டு வரும்போதே சீத்தா ராமன் அங்க இல்ல சகோதரி விஜயபுரத்துல இருப்பதாகவும் அங்க போறதாகவும் letter எழுதி வச்சிட்டு சீத்தா ராமன் கிளம்பி இருந்தான்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 அங்க night ட்டு watchman இன்னும் வரல இவரு போனாரு பணம் இருக்கும் பெட்டிய திறந்தாறு அதுல இருவதாயரூவா பணத்தகாணு குருசாமிக்கு பயங்கர அதிர்ச்சி என்ன செய்றதுன்னு யோசிச்சாரு அவருக்கு சீத்தா ராமன் மீது சந்தேகம் வந்தது ஏன் எப்பவும் இல்லாம இப்ப அவ leave வு கேக்கணும் அவன்தா எடுத்து இருக்கணும் நாம coffee சாப்டு வரதுக்குள்ள அவன்தா எடுத்துகிட்டு escape ஆகிருக்கணும் அப்டின்னு யோசிச்சாரு குருசாமி

அவங்க அக்கா வீட்டுக்கு விஜயபுரம் போயிருக்கா அப்டின்னு சொன்னாரு police யும் action எடுக்கறதா சொன்னாங்க அதன் பிறகு குருசாமி வீட்டுக்கு வந்தாரு night எல்லாம் யோசிச்சாரு police complaint குடுத்துருக்கோம் இந்த இருவதாய்ரவ பணத்த விசாரிக்க வந்தவங்க நம்மலுடைய பழைய தில்லு முல்லுகள கண்டு புடிச்சிடுவாங்க அதனால நாம்மலே குற்றவாளிய கண்டுபுடிச்சி அவன்கிட்ட இருந்து பணத்த வாங்கிகிட்டு escape ஆகவேண்டியதுதா அப்டின்னு முடிவு பண்ணாரு

bank வேலைகளை பார்த்து கொள்ளவும் அப்டின்னு ஒரு letter எழுதி தலமா குமஷ்தாவுக்கு குடுத்து அனுப்புனாரு குருசாமி மறுநாள் police சீத்தா ராமனோட பட்டனம் வந்து சேந்தாங்க bank திறக்கவே இல்ல அங்க வேல பாக்குற எல்லாரும் வெளில நின்னுகிட்டு இருந்தாங்க இருவதாயரூவா பணம் போட்ட ஆளும் ஐநூர்வா பணம் எடுக்கறதுக்காக நின்னுகிட்டு இருந்தா police சீத்தா ராமனோட அங்க வந்தாங்க குருசாமி வீட்டுல மேஜை மீது bank சாவி இருந்தது

நான் என்னுடையது என்று திட்டம் போட்டு இருந்த இருவதாயரம் ரூபாய்யை அவன் அடித்து போனது எனக்கு சகிக்கவில்லை அதை தேடிக்கொண்டு போயிருக்கிறேன் அந்த இருவதாயரவுடன் சேர்த்து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 அதன்பிறகு சீத்தா ராமன நல்லா விசாரிச்சிட்டு விட்டுடாங்க அப்பறம் அந்த bank கும் மூடப்பட்டது அங்க வேல பாத்தா எல்லாருக்கும் வேலையும் போச்சி சீத்தா ராமனுக்கு வேல போச்சி ஆனா எப்படியோ திருட்டு பாழில இருந்து தப்பிச்ச சந்தோசத்துல மத்தியம் நல்லா சாப்ட்டு சினிமாக்கு போய் படம் பாத்தா சீத்தா ராமன் அதன் பிறகு அக்கா பருவதம் ஞாபகம் வந்தது அவனுக்கு உடனே ஊருக்கு போயி தா எந்த தப்பும் பன்னல ஏதோ தப்பா கைது பண்ணிட்டாங்க விசாரிச்சி உண்மை தெரின்சதும் விட்டுடாங்க அப்டின்னு அக்காவ பாத்து சொல்லனும்னு நினச்சா அதனால அன்னைக்கி சாந்தரம் விஜயபுரத்துக்கு ரயில் ஏறினான் சீத்தா ராமன் கட்டையா உள்ள பணத்துல இருந்து ஒரு பணத்த எடுத்து கொடுத்து ticket வாங்குனா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

விஜயபுரத்த பொருத்தவரைக்கும் சீனிவாசன் பெரிய வக்கில் ஆனா பட்டணத்துல அவ ஒரு சாதாரண ஆளு இது தெரியாம சீத்தா ராமன் case விஷயமா விஸ்வநாத ஐயரும் கிருஷ்ணமூர்த்தி ஷாஷ்திரிகலு சீனிவாசன பாக்க வந்தாங்க சீனிவாசன் பேசுன ஆங்கிலத்துல விஸ்வநாத ஐயரும் கிருஷ்ணமூர்த்தி ஷாஷ்திரிகலு பொன்னியின் செல்வன், கல்கி எழுதிய புகழ் பெற்ற வரலாற்றில் உள்ள பல உண்மை கதாபாத்திரங்களையும் சில கற்பனை கதாபாத்திரங்களையும் வைத்து கற்பனையாக உருவாக்கிய தமிழ் புதினமாகும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை கல்கி வார இதழில் தொடர்கதையாக வெளியிடப்பட்டது இப்புதினத்துக்கு கிடைத்த மக்கள் ஆதரவு காரணமாகத் தொடர்ந்தும் பல்வேறு காலகட்டனங்களும் இதே கதையை கல்கி இதழ் தொடராக வெளியிட்டது. தவிர தனி நூலாகவும் வெளியிடப்பட்டுப் பல பதிப்புக்களைக் கொண்டுவந்த வரலாற்றுப் புதினம் எழுதப்பட்டிருந்தது. கி பி ஆயிரத்தி ஆயிரமாம் ஆண்டு வாக்கில் இருந்த சோழப் பேரரசை அடிப்படையாகக் கொண்டு இந்த வரலாற்றுப் புதினம் எழுதப்பட்டிருக்கிறது பொன்னியின் செல்வன், பல்வேறு நாடகக் குழுக்களால் நாடகமாகவும் அரங்கேற்றப்பட்டுள்ளது இப்பதிவு இப்புதினம் புது வெள்ளம், சுழல்காற்று, கொலைவாள், மணிமகுடம், தியாக சிகரம் என ஐந்து பாகங்களாகப் பிரிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக இருநூத்தி தொண்ணூத்து மூணுக்கும் மேற்பட்ட அத்தியாயங்களைக் கொண்டுள்ளது. பொன்னியின் செல்வம் புதினம் கற்பனையோடு கலந்து எழுதப்பட்ட வரலாற்றுப் புதினம் என்றாலும் பொன்னியின் செல்வன் நிகழும் காலகட்டத்தில் வாழ்ந்த நிகழ்கால வரலாற்றுக் கதாப்பாத்திரங்களை சுற்றி சுழல்வதாக அமைந்தது. அதுமட்டுமல்லாமல், பொன்னியின் செல்வன் கதையில் பல விதமான கதை மாந்தர்கள் இருந்தனர் விசயாலய சோழன் பல்லவர்களும் பாண்டியர்களும் பலமாக இருந்த காலத்தில் அவர்களை வென்று சோழர்களின் பொற்கால ஆட்சியை தோற்றுவித்த பெருமைக்குரியவர். அவருடைய மகன் ஆதித்த சோழனும் பல்லவர்களையும் கொங்கு நாட்டையும் வென்று விசயா~ விஜயாலய சோழன் தோற்றுவித்த சோழர் பேரரசை விரிவாக்கினான்.

இராசராச சோழனுக்கும், இராஜேந்திர சோழனுக்கும், முதலாம் குலோத்துங்க சோழனுக்கும் சோழ சாம்ராஜ்ஜியத்தை தென்னிந்தியாவின் முதல் பேரரசாக விரிவுபடுத்த பெரிதும் உதவியது. முதலாம் பராந்தக சோழன் தன்னுடைய இறப்பிற்கு முன்னால் பெற்ற வெற்றிகளையும் அதனால் விரிவடைந்த அதனால் விரிவடைந்த சோழ சாம்ராஜ்ஜியத்தைப் பற்றிய விவரங்களும்

இராட்டிரகூடர்களுக்கான போரில் சோழ இளவரசன் இராசா~ இராசாதித்தன் த~ தக்கோலத்தில் இறந்ததோடு மட்டுமல்லாது தொண்டை நாட்டையும் இராட்டிக்கூடர்கள் தங்கள் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டுவந்தனர். இதன் காரணமாக சோழர்களின் அரசின் வட எல்லை தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி அளவிலேயே நின்றது. இந்தக் காலகட்டத்திற்குப் பிறகான சோழ மன்னர்கள் ஐந்து பேரின் பெயர்கள் தெளிவாகக் கிடைக்கின்றன ஆனால் அவர்களது ஆட்சிக்காலம் அவர்களைப் பற்றிய குறிப்புக்கள் தெளிவாக இல்லை. கண்டராதித்தர், அரிஞ்சய சோழர், இரண்டாம் பராந்தக சோழன், ஆதித்ய கரிகாலன், மதுராந்தக சோழர் ஆகிய ஐவரே அந்த சோழ அரசர்கள். இதில் மதுராந்த சோழர் என்ற உத்தம சோழரைப் பற்றிய வரலாறு மற்றும் கிடைக்கிறது. இதில் ஆதித்த கரிகாலன் இராட்டிரகூடர்கள் மூலம் முதலாம் பராந்தகனின். கடைசிக் காலத்தில் கைப்பற்றிய தொண்டை மண்டலத்தை மீண்டும் போரிட்டு கைப்பற்றினான் என்று தெரிகிறது. இரண்டாம் பராந்தகனின் இறப்புக்கு பின்னே அல்லது ஆதித்ய கரிகாலனின் இறப்புக்குப் பின்னோ சோழ நாட்டில் அடுத்த பட்டத்திற்கான மன்னரைத் தேர்ந்தெடுப்பதில் குழப்பம் இருந்திருக்கிறது. ஆதித்த கரிகாலன் கடம்பூரில் கொல்லப்பட்ட இடம் தற்போது மேலக்கடம்பூர் என அழைக்கப்படுகிறது

ஏற்பட்ட காரிருளைப் போக்க, அருள்மொழிவர்மனை அரசனாகுமாறு அவனுடைய குடிமக்கள் வேண்டினர். ஆனால் சத்திரிய தருமத்தை நன்கு அறிந்த அருண்மொழி அரசபதவியை விரும்பவில்லை என்று கூறிவிட்டான். தன்னுடைய சிற்றப்பன் அவ்வரச பதவியை விரும்புவதை உணர்ந்தமையால் தன் சிற்றப்பன் ஆசை தீருமட்டும் அரசனாக இருக்கட்டும் என்று அருண்மொழி அரசபதவியை மறுத்துவிட்டான் என்று தெரிவிக்கின்றன. இந்தக் காலகட்டத்தைத்தான் கல்கி தன்னுடைய பொன்னியின் செல்வன் வரலாற்றுப் புதினத்திற்கான கதைக்களமாகத் தேர்ந்தெடுத்தார். பொன்னியின் செல்வன் என்பது இராசராச சோழனுக்கு வழங்கப்பட்ட பட்டப்பெயர்களுள் ஒன்று, அருண்மொழிவர்மனுடைய பெயராக கல்வெட்டுக்களில் காணப்படுவது இராசகேசரி வர்மன் அல்லது மும்முடி சோழ தேவன் என்பது. பொன்னியின் செல்வன் வரலாற்றுப் புதினத்தின் கதாநாயகனாக வாணர் குல வீரன் வல்லவராயன் வந்தியத்தேவனைக் கல்கி அவர்கள் தேர்ந்தெடுத்தனர் வந்தியத்தேவனைப் பற்றிய கல்வெட்டுக் குறிப்புகள் தஞ்சைப் பெரிய கோயில் கிடைக்கின்றன. இராசராச சோழரின் தமக்கையும் வல்லவரையர் வ~ வந்தியத்தேவரின் மனைவியுமான ஆழ்வார் பரந்தகை குந்தவையார் என்று கல்வெட்டுக்களில் பொறிக்கப்பட்டுள்ளது. கல்கி மேலும் கே ஏ நீலகண்ட சாத்திரியின் சோழர்கள் புத்தகத்தையும், தி வி சதாசிவப் பண்டராத்தாரின் பிற்காலச் சோழர் சரித்திரத்தையும் மையமாக வைத்து பொன்னியின் செல்வனை எழுதினார் இது பிற்காலச் சோழர் சரித்திரத்தில் வந்தியத்தேவனைப் பற்றிய ஐந்து வரிகள் காணப்படுகின்றன. இதனை மையமாக வைத்தே வந்தியத்தேவனை பொன்னியின் செல்வனின் கதை~ கதாநாயகனாக க~ கல்கி விரிவு~ கல்கி தெரிவிக்கிறார் ஆடித்திருநாள் அத்தியாயம் தொடங்கி மாய மோகினி வரை ஐம்பத்தி ஏழு அத்தியாயக்களை உள்ளடக்கியது. புது வெள்ளம் என்னும் பகுதி முதல் பகுதியான புதுவெள்ளம் வரலாற்றுப் புகழ் பெற்ற வீர நாராயண ஏரியில் துவங்குகிறது. இந்த ஏரி சுந்தர சோழரின் பெரியப்பா இராசாதிரனால் இராசாதிரரால் எழுப்பப்பட்டது. இந்த ஏரி எழுவத்தி நாலு கணவாய்களை உடையது. வடதிசை மாதண்ட நாயகராக திகழும் ஆதித்த கரிகாலர் தனது அன்பு தங்கைக்கும், தந்தைக்கும் ஓலை கொடுத்து வர வந்தியத்தேவனை அனுப்புகிறார். வடதிசையில் இருந்து தஞ்சை செல்லும் வழியில் வீரநாராயண ஏரியில் வந்திய தேவன் சென்றுகொண்டிருக்கும் போது ஆடி திருநாள் கொண்டாட்டத்தை ரசித்தவாறு செல்வதாக முதல் பகுதி துவங்கி, பிறகு செல்லும் வழியில் கடம்பூர் சம்புரையர் மாளிகையில் தங்கும் போது சோழப் பேரரசின் மணி மகுடத்திற்கு பெரும் சூழ்ச்சி நடப்பதை காண்கிறான். பிறகு பல தடங்கல்களையும் மீறி சுந்தர சோழரை சந்தித்து

அங்கேயே இளைய பிராட்டியை சந்தித்து அவர் தனது இளைய தம்பியான அருண்மொழி வர்மனுக்கு ஓலை கொடுத்து அனுப்ப அதற்காக கடல் பிரயாணம் செய்ய துவங்கும் வரை இப்பகுதி நீள்கிறது இரண்டாம் படுதி சுழல்காற்று அத்தியாயம் பூங்குழலியில் தொடங்கிய அபய கீதம் வரை ஐம்பத்தி மூணு அத்தியாயங்களை உள்ளடக்கியது இரண்டாம் பகுதியான இந்த சுழற்காற்று. கோடிக்கரையில் வந்தியத்தேவன் பூங்குழலியை சந்தித்து, ஈழத்திற்கும் பூங்குழலியின் படகில் செல்கிறான். ஈழத்திலிருக்கும் இளவரசர் அருள்மொழிவர்மனை சந்தித்து குந்தவை பழையையாறைக்கு அவரை அழைத்துக் கொண்டு வர கட்டளையிட்டதை கூறுகிறான். பார்த்திபேந்திரன் காஞ்சிக்கு இளவரசரை ஆதித்த கரிகாலன் அழைத்திருப்பதாகக் கூறுகிறான். வந்தியத்தேவனை இளவரசியிடம் அழைத்து வந்த ஆழ்வ~ ஆழ்வார்க்கடியான் ஈழத்தில் தங்குவதே சிறந்தது என்று முதல் மந்திரி அநித்தர் கூறியதை சொல்கிறான். இதற்கிடையே இளவரசரை சிறைசெய்து அழைத்து செல்ல பழுவேட்டரையர் வீரர்கள் இரண்டு கப்பல்களில் வருகின்றார்கள். அதிலொன்றில் ரவிதாசன், தேவரானும் தஞ்சைக்கு திரும்புகிறார்கள். இளவரசர் அதில் செல்கிறார் என்று நினைத்து வந்தியத்தேவன் அக்கப்பலில் எதிரிகளிடம் மாட்டிக் கொள்கிறான். அருள்மொழிவர்மன் வந்தியத்தேவனை காப்பாற்ற பார்த்திபேந்தரன் கப்பலில் பின்தொடர்கிறார். இரு கப்பல்களும் பெரும் புயல்காற்றில் மாட்டிக் கொள்கின்றன. கடலில் மிதந்து கொண்டிருக்கும் இளவரசரையும், வந்தியத்தேவனையும் பூங்குழலி காப்பாற்றி கோடிக்கரையின் சதுப்பு நிலக் காட்டில் சேர்க்கின்றாள்

படகு நகர்ந்து வரை நாப்பத்தாறு அத்தியாயங்களை உள்ளடக்கியது நான்காம் பகுதியான மணிமகுடம். வந்தியத்தேவன், ஆதித்தர் கடம்பூர் மாளிகைக்கு செல்லா விடாமல் செல்ல விடாமல் தடுக்கப் பார்க்கிறான். இருந்தும் இளவரசர் ஆதித்த கரிகாலன், பார்த்திபேந்திர பல்~ பல்லவன், வந்தியதேவன், கந்தமாறன் ஆகியோர் கடம்பூர் சம்பூவரையன் மாளிகைக்கு வருகிறார்கள். திருக்கோவிலூர் மலையமான் பாதி தூரம் வரை வந்து வழியனுப்புகிறார். இதே நேரத்தில் தஞ்சாவூரில் முதன்மந்திரி அநிருத்தர், வைத்தியர் மகன் பினாகபாணியின் மூலம் கோடிக்கரையிலிருந்து மந்தாகினி அம்மையாரை பழுவூர் இளையராணியின் பல்லக்கில் கடத்தி வர செய்கிறார். வரும் வழியில் புயலின் காரணமாக பினாகபாணியின் மேல் மரம் ஒன்று விழுந்து விழுகிறது. இந்த சந்த்~ சந்தர்ப்பத்தில் பூங்குழலி மந்தாகினி அம்மையாருக்கு பதிலாக பல்லக்கில் ஏறிக்கொள்கிறாள். பாண்டிய ஆபத்துதவிகளை பின்தொடர்ந்து மந்தாகினி அம்மையார் பெரிய பழுவேட்டரையரின் நிலவறைக்கு வருகிறாள். மந்தாகினி சக்கரவர்த்தியைப் பார்க்கிறார். அதே நேரத்தில் ஆதித்த கரிகாலர் நந்தினியை பார்க்கிறார். பகுதி ஐந்து தியாக தியாக சிகரம் அத்~ இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்கிறது என்று பார்க்கும் போது அத்தியாயம் மூன்று குரல்களில் தொடங்கி மலர் உதிர்ந்தது வரை தொண்ணுத்தி ஓரு அத்தியாயங்களை உள்ளடக்கியது ஐந்தாம் பகுதியான தியாக சிகரம். இராசராச சோழன் அருள்மொழிவர்மன் மக்களின் ஆதரவு தனக்கு இருந்தும் சிம்மாசனத்தை தன் சிற்றப்பனுக்கு வழங்கினான். அருள்மொழிவர்மனின் சரித்திரத்தில் இந்த நிகழ்ச்சி பெரிதும் போற்றப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை மையமாக வைத்து இந்த பாகத்தை எழுதியதால் இதற்கு தியாக சிகரம் என்று பெயர் வைத்ததாய் நூல் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். பெரிய பழுவேட்டரையருக்கு பாண்டிய ஆபத்துதவிகளின் சதி~ சதித்திட்டம் தெரிய வருகிறது. அவர்கள் ஒரே நாளில் இளவரசர் அருள்மொழிவர்மன், சக்கரவர்த்தி சுந்தர சோழர் மற்றும் இளவரசர் ஆதித்த கரிகாலர் மூவரையும் கொலை செய்ய திட்டம் தீட்டுகின்றனர். இளவரசர் அருள்மொழிவர்மனும், சக்கரவத்தி சுந்தர சோழரும் காப்பாற்றப்படுகின்றனர்.

பழி வந்தியதேவன் மேல் விழுகிறது. நாட்டு மக்கள், போர் வீரர்கள் அனைவரும் அருள்மொழிவர்மனுக்கு ஆதரவாய் இருக்கின்றனர். அருள்மொழிவா~ வர்மனுக்கு பட்டாபிசேகம் நடைபெறுகிறது. வந்தியதேவன் எப்படி காப்பாற்றப்படுகிறான். அருள்மொழி வர்மர் அரியணை ஏறுகிறாரா? இவற்றை ஐந்தாம் பாகம் சொல்கிறது என்கிறார்கள்

ஆதித்த கரிகாலனை காதலித்தவள், பின் வீரபாண்டியன் தனது தந்தை என அறிகிறாள். ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனை கொன்ற பின்பு, பெரிய பழுவேட்டரையரின் மனைவியாகி பழுவூர் இளைய அரசியாகிறாள். சோழ பேரரசின் பெரும் அரசியாக ஆவதற்கு ஆதித்த கரிகாலன், சுந்தர சோழர், அருள்மொழி வர்மன் ஆகிய மூவரையும் கொலை செய்ய சதி திட்டம் தீட்டுகிறாள். பார்த்தவுடன் மோகம் கொள்ள வைக்கும் அழகுடையவளாக வலம் வருகிறாள். ஆழ்வார்க்கடியான் நம்பி கதையின் ஆரம்பத்தில் இருந்து இறுதிவரை பயணிப்பவர். ஆயினும் ஆரம்பத்தில் இக்கதாபாத்திரம் ஒரு சோழ அரசின் ஒற்றன் என்பதை கூறாமல் கதையை நகர்த்தியமை கதைக்கு சுவை ஊட்டுகின்றது.

அருள்மொழிவர்மரை நேசிக்கும் பெண்ணாக இதில் காட்டப்பட்டிருப்பாள். வானதி அருள்மொழிவர்மரை திருமணம் முடித்த பின் ஒரிரு வருடங்களுக்குள் காலமாகி விட்டார் பெரிய பழுவேட்டரையர் இவர் மிகவும் வலிமைமிக்க கதாபாத்திரமாகக் காட்டப்பட்டுள்ளார். இறுதியில் மரணம் அடை~ அடைவதுமாக மிக்க துக்கம் தருவதாக அமைகிறது. சிறு பழுவேட்டையார் தஞ்சை நகரத்தின் காவல் அதிகாரியாகவும், சோழர்களின் நலன் விரும்பியாகவும் இருக்கிறார். பெரிய பழுவேட்டரையரின் மனைவி நந்தினி சோழப் பேரரசுக்கு எதிரான சதியை தொடக்கத்திலிருந்தே கடுமையாக எதிர்ப்பவராகவும், பெரிய பழுவேட்டரையரின் மீதான அன்பினால் அவரை அவ்வப்போது எச்சரிக்கை செய்வவதுமாக இருக்கிறார் செம்பியன் மாதேவி இவர் மழவாறையர் குடும்பத்தில் பிறந்தவர். தில்லைச் சிற்றம்பலத்திற்குப் பொன் கூரை வேய்ந்த பராந்தகச் சோழனின் இரண்டாவது மகன் கண்டராதித்தனின் மனைவியாவார். கி பி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கண்டராதித்த சோழன் மரணம் அடைந்த பிறகு

தொண்ணூறு ஆண்டுகள் தொண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்து ஆறு சோழ மன்னர்களின் ஆட்சியைக் கண்டவர். ஆதித்த கரிகாலன் சுந்தர சோழரின் மகனும் மகனாகவும், அருள்மொழிவர்மன் மற்றும் குந்தவை தேவியின் மூத்த சகோதரராகவும், பட்டத்து இளவரசராகவும் ஆதித்த கரிகாலன் வருகிறார். சிறுவயதிலேயே போர் புரியும் குணம் கொண்டவராகவும், எதிரிகளைத் தன்னந்தனியாக ஹம் தன்னந்தனியே எதிர்த்து நிற்கின்ற வீரராகவும், முன்கோபம் கொண்டவராகவும் ஆதித்த கரிகாலன் கதாபாத்திரம் அமைக்கப்பட்டது. மதுராந்தக தேவர்கள் உம் மற்றும் வீரபாண்டியன், பார்த்திபேந்திர பல்லவன், மந்தாகினி, வாணி அம்மை போன்றவை இன்னும் சில பாத்திரங்களாக பொன்னியின் செல்வனின் பகுதியில் நமக்கு காட்டப்படுகின்றன. தமிழ்ப் புதின வரலாற்றில் இதன் பங்கு என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது இந்த நூல் தமிழின் வரலாற்று புதினங்களுக்கு ஒரு முன்னோடியாக அமைந்து. இக்கதையின் முடிவுரையில், கல்கி குறிப்பிட்டு இருப்பது போல், விக்ரமன், சாண்டில்யன் போன்றவர்கள் தமிழ்நாட்டு வரலாற்றுப் புதினங்களுக்கா புதின்~ புதினங்களாக்கிக் கொடுக்க முயன்று இருக்கிறார்கள். டாக்டர் எல் கைலாசம் பொன்னியின் செல்வனுக்கு முன் முன் நடந்த நிகழ்வுகளை தனது புதினமாக மலர்ச்சோலை மங்கையில் கொடுத்துள்ளார். எனினும் பொன்னியின் செல்வனுக்கு இணையாக இன்று வரை ஒரு புதினமும் சிறப்பாக வரவில்லை என்று பரவலாக அபிப்பிராயம் உள்ளது பொன்னிய்ன் செல்வன் என்ற உயர்நிலைப்பள்ளியில் மாணவனாக பொன்னியின் செல்வனைப் படித்தாலும், கல்கி ஆசிரியர் மறைந்த பின்னர் மீண்டும் அது இருமுறை தொடர்கதையாக அற்புத ஓவியங்களோடு வெளிவந்த காலத்தில் மீண்டும் வாரவாரம் எண்ணற்ற முறையில் படித்து இருக்கிறேன் என்று வைகோ தெரிவித்து உள்ளார். இது ஆடித்திருநாள் ஆடித்திருநாள் முதல் அத்தியாயம் ஆடித்திருநாள் அகதி அந்தமில்லாத கால வெள்ளத்தில் கற்பனை ஓடத்தில் ஏறி நம்முடன் சிறிது நேரம் பிரயாணம் செய்யுமாறு நேயர்களை அழைக்கிறோம். விநாடிக்கு ஒரு நூற்றாண்டு வீதம் எளிதில் கடந்து இன்றைக்குத் தொள்ளாயிரத்தி எண்பத்திரண்டு ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்துக்குச் செல்வோமாக. தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடையில் உள்ள திருமுனைப்பாடி நாட்டின் தென்பகுதியில், தில்லைச் சிற்றம்பலத்துக்கு மேற்கே இரண்டு காததூரத்தில், அலை கடல் போன்ற ஓர் ஏரி விரிந்து பரந்து கிடக்கிறது. அதற்கு வீரநாராயண ஏரி என்று பெயர். அது தெற்கு வடக்கில் ஒன்றரைக் காத நீளமும் கிழக்கு மேற்கில் அரைக் காத அரைக் காத அகலமும் உள்ளது. காலப்போக்கில் அதன் பெயர் சிதைந்து இந்நாளில் வீராணத்து ஏரி என பெயரால் வழங்கி வருகிறது. புது வெள்ளம் வந்து பாய்ந்து ஏரியில் நீர் நிரம்பித் ததும்பி நிற்கும் ஆடி ஆவணி மாதங்களில் வீரநாராயண ஏரியைப் பார்ப்பவர் எவரும் நம்முடைய பழ்~ பழந்தமிழ் நாட்டு முன்னோர்கள் தங்கள் காலத்தில் சாதித்த அரும்பெரும் காரியங்களைக் குறித்துப் பெருமிதமும் பெரு வியப்பும் கொள்~ கொள்ளாமலிருக்க முடியாது. நம் மூதாதையர்கள் தங்களுடைய நலனுக்கும் தங்கள் காலத்திய மக்களின் நலனுக்கும் உரிய காரியங்களை மட்டுமா செய்தார்கள் தாய்த் திருநாட்டில் தங்களுக்குப் பிற்காலத்தில் வாழையடி வாழையாக வரப்போகும் ஆயிரங்கால சந்ததிகளுக்கும் நன்மை பயக்கும் மாபெரும் செயல்களை நிறைவேற்றி விட்டுப் போனார்கள் அல்லவா ஆடித் திரு~ ஆடித் திங்கள் பதினெட்டாம் நாள் முன் மாலை நேரத்தில் அலை கடல் போல் விரிந்து பரந்து வீர நாராயண ஏரிக்கரை மீது ஒரு வாலிப வீரன் குதிரை ஏறிப் பிரணா~ பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். அவன் தமிழகத்து வீர சரித்திரத்தில் புகழ்பெற்ற வாணர் குலத்தைச் சேர்ந்தவன். வல்லவரையன் வந்தியத்தேவன் என்பது அவன் பெயர். நெடுந்தூரம் பிரயாணம் செய்து அதில் களைத்திருந்த அவனுடைய குதிரை மெல்ல மெல்ல நடந்து சென்று கொண்டிருந்தது. அதைப் பற்றி அந்த இளம் வீரன் கவலைப்படவில்லை. அகண்டமான அவன் வீர நாராயண ஏரியின் தோற்றம் அவன் உள்ளத்தை அவ்வளவாக வசீகரித்தது ஆடிப் பதினெட்டாம் பெருக்கன்று சோழநாட்டு நதிகளெல்லாம் வெள்ளம் இருகரையும் தொட்டுக் கொண்டு ஓடுவது வழக்கம். அந்த நதிகளிலிருந்து தண்ணீர் பெறும் ஏரிகளும் பூரணமாக நிரம்பிக் கரையின் உச்சியைத் தொட்டுக் கொண்டு அலைமோதிக் கொண்டிருப்பது வழக்கம். வட காவேரி என்று பக்தர்களாலும் கொள்ளிடம் என்ற போது மக்களாலும் வழங்கப்பட்ட நதியிலிருந்து வடவாற்றின் வழியாகத் தண்ணீர் வந்து வீர நாராயண ஏரியில் பாய்ந்து அதை ஒரு பொங்கும் கடலாக ஆங்கிகிரு~ ஆக்கியிருக்கின்றது. அந்த ஏரியின் எழுபத்து நான்கு கணவாய்களின் வழியாகவும் தண்ணீர் குமுகுமுவென்று பாய்ந்து சுற்றுப் பக்கத்தில் நெடுந்தூரத்துக்கு நீர்வளத்தை அளித்துக் கொண்டிருந்தது.

நடந்து கொண்டிருந்தன. உழுது கொண்டிருந்த குடியானவர்களும் நடவு நட்டுக் கொண்டிருந்த குடியானப் பெண்களும் இனிய இசைகளில் குதூகலமாக ஆங்காங்கே பாடிக் கொண்டிருந்தார்கள்.